Java ல் ஸ்விட்ச் கேஸ் குறித்த ஸ்போக்கன் tutorial க்கு நல்வரவு
இதில் Java ல் ஸ்விட்ச் கேஸ் construct ஐ பயன்படுத்துவதைக் கற்போம் நான் பயன்படுத்துவது உபுண்டு 1110 ஜேடிகே 16 மற்றும் எக்லிப்ஸ் 370 இதற்கு java ல் ஐஎஃப் எல்சே ஸ்டேட்மெண்ட் பற்றி தெரிந்திருக்க வேண்டும்
இல்லையெனில் அதற்கான tutorial ஐ எங்கள் வலைத்தளத்தில் காணவும் ஸ்விட்ச் கேஸ்
variable ன் மதிப்பைப் பொருத்து செயலை செயற்படுத்த பயன்படுகிறது
இது ஸ்விட்ச் கேஸ் statement ன் சின்டாக்ஸ்
இப்போது அதைப் பயன்படுத்துவோம்
ஏற்கனவே Eclipse ஐ திறந்துவைத்துள்ளேன்
சுவிட்ச்கேஸ்டுமோ என்ற class ஐ உருவாக்கியுள்ளேன் இப்போது சில variableகளைச் சேர்ப்போம்
மெயின் method னுள் இன்ட் type ல் வேரியபிள் day ஐ உருவாக்குவோம்
மெயின் method னுள் எழுதுக இன்ட் டே அதற்கு ஒரு மதிப்பு தரலாம் எக்குவல் டோ 3 semi கோலோன்
இப்போது ஸ்ட்ரிங் type ல் வேரியபிள் dName ஐ உருவாக்குவோம் ஸ்ட்ரிங் டினேம் ஐ null க்கு இனிஷியலைஸ் செய்யலாம்
இங்கே டினேம் என்பது வாரநாட்களின் பெயர்களை வைத்திருக்க ஒரு வேரியபிள்
நாள் எண்ணைச் சேமிக்கிறது
இப்போது ஸ்விட்ச் கேஸ் statement ஐ எழுதுவோம்
அடுத்த வரியில் எழுதுக ஸ்விட்ச் வித்தின் பிராக்கெட்ஸ் டே ஓப்பனிங் கர்லி பிராக்கெட்
enter செய்க இந்த ஸ்டேட்மெண்ட் எந்த வேரியபிள்
cases க்கான பரிசீலனையில் உள்ளது என வரையறுக்கிறது
அடுத்த வரியில் கேஸ் 0 கோலோன் அடுத்த வரியில் டினேம் எக்குவல் டோ வித்தின் டபிள் கோட்ஸ் சுண்டே செமிகோலன் பின் பிரேக் இந்த ஸ்டேட்மெண்ட்
0 எனில் டினேம்
Sunday க்கு அமைக்க வேண்டும் என்கிறது பிரேக் statement ஐ case ன் முடிவில்தான் பயன்படுத்த வேண்டும் என்பதை கவனிக்கவும்
பிரேக் ஸ்டேட்மெண்ட் இல்லாமல் switch கேஸ் functionகள் சிக்கலான முறையில் இருக்கும்
இது tutorial ன் பின் பகுதியில் விவரிக்கப்படும்
அதேபோல மீதி caseகளை எழுதுவோம்

பிரின்ட் statement ஐ சேர்த்து code ஐ செயலில் காணவும்
அடுத்த வரியில் சிஸ்டம் டாட் ஆட் டாட் பிரின்ட்ல்ன் வித்தின் பிராக்கெட்ஸ் டினேம் செமிகோலன்
file ஐ சேமித்து இயக்கவும்
Ctrl ஸ் பின் Ctrl F11 ஐ அழுத்தவும் வெளியீடு வெட்னஸ்டே பெறுகிறோம்
இது கேஸ் 3 க்கானது இப்போது day ன் மதிப்பை மாற்றி முடிவைக் காண்போம் எனவே 3 ஐ 0 ஆக்குக file ஐ சேமித்து இயக்கவும் பார்ப்பதுபோல கேஸ் 0 க்கான Sundayதான் வெளியீடு மதிப்புக்குத் தொடர்புள்ள எந்த case உம் இல்லையெனில்
நடப்பதைப் பார்ப்போம் 000446 00416052 டே எக்குவல் டோ 1 என மாற்றி file ஐ சேமித்து இயக்குவோம்
00416052 000458 பார்ப்பதுபோல வெளியீடு இல்லை
மற்ற அனைத்து மதிப்புகளுக்கும் கேஸ் வைத்திருக்கக்கூடும் எனில் அது நல்லது இது டிஃபால்ட் keyword ஐ மூலம் செய்யப்படுகிறது
எனவே கடைசி case க்கு பின் எழுதுக டிஃபால்ட் கோலோன் அடுத்த வரியில் டினேம் எக்குவல் டோ வித்தின் டபிள் கோட்ஸ் வுரோங் சோய்ஸ் செமிகோலன் அடுத்து பிரேக் செமிகோலன் கேஸ் டிஃபால்ட் என்று சொல்லவில்லை கீவர்ட் டிஃபால்ட் மட்டும் பயன்படுத்துகிறோம் என்பதை கவனிக்கவும்
code ஐ இயக்கலாம்
எனவே file ஐ சேமித்து இயக்கலாம் டிஃபால்ட் கேஸ் இயக்கப்பட்டு தேவையான செய்தி வுரோங் சோய்ஸ் அச்சடிக்கப்படுகிறது குத்துமதிப்பான ஒரு மதிப்புடன் முயற்சிக்கலாம்
1 ஐ 15 ஆக்கலாம் பார்ப்பதுபோல மீண்டும் டிஃபால்ட் கேஸ் இயக்கப்பட்டது
இப்போது பிரேக் statement ஐ நீக்கினால் நடப்பதைக் காணலாம்
டே 15 ஐ டே 4 ஆக்கலாம் டே 4 க்கான பிரேக் statement ஐ நீக்குவோம் சேமித்து இயக்குவோம் கேஸ் 4 ஆக இருந்தாலும் வெளியீடு பிரிடே என பெறுகிறோம் தர்ஸ்டே அல்ல ஸ்விட்ச் கேஸ் செய்யும் வழியே இதற்கு காரணம்
முதலில் day ன் மதிப்பு 0 உடன் ஒப்பிடப்படுகிறது
பின் 1 உடன் பின் 2 உடன் அதேபோல அனைத்து சாத்திய caseகளுடனும்
பொருத்தம் கண்டறியப்படும்போது பொருத்தத்திலிருந்து அனைத்து caseகளையும் இது இயக்குகிறது
இங்கே இது கேஸ் 4 க்கு பின் கேஸ் 5 ஐ இயக்கியது
பின் இது கேஸ் 5 ல் பிரேக் ஸ்டேட்மெண்ட் இருப்பதால் நிறுத்துகிறது
அதை தவிர்க்க ஒவ்வொரு case லும் பிரேக் statement ஐ சேர்க்க வேண்டும்
நீக்கிய பிரேக் statement ஐ சேர்ப்போம்
எழுதுக பிரேக் செமிகோலன்
code ஐ இயக்கலாம்
பார்ப்பது போல கேஸ் 4 மட்டும் இயக்கப்படுகிறது
விதிப்படி பிழைகளைத் தவிர்க்க பிரேக் statement ஐ ஒவ்வொரு case லும் பயன்படுத்த நினைவுகொள்க
இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது
இதில் நாம் கற்றது ஸ்விட்ச் கேஸ் construct ஐ பயன்படுத்துவது பிரேக் statement ஐ பயன்படுத்துவது பயிற்சியாக நேம் மற்றும் ஜெண்டர் என்ற variableகளைக் கொண்டு ஸ்விட்ச் கேஸ் statement ஐ பயன்படுத்தி ஆண்களுக்கு ஹெல்லோ எம்ஆர்
என்றும் பெண்களுக்கு ஹெல்லோ எம்எஸ்
எனவும் அச்சடிக்கும் program ஐ எழுதுக
மேலும் அறிய இந்த இணைப்பில் உள்ள காணொளியைக் காணவும்
இது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்க சொல்கிறது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
இணையத்தில் தேர்வு எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் அளிக்கிறது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
மேலும் விவரங்களுக்கு 1 தமிழாக்கம் பிரியா